லேடக் மற்றும் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி குறிப்புதவிகள் ஐ உருவாக்கும் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த refபிப் பைல் போன்ற குறிப்புதவிகளின் தரவுத்தளம் ஒன்றை முதலில் உருவாக்க வேண்டும்
இந்த பைலின் கீழே போகலாம்
மீண்டும் மேலே போகலாம்
இந்த குறிப்புதவிகள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விசை சொல்லுடன் துவங்கும்
உதாரணமாக இந்த குறிப்புதவிக்கு விசைச்சொல் கேஎம்எம்07
லேடக் பைலில் அதை திறக்கிறேன் நாம் ஒரு குறிப்புதவியை பயன்படுத்த வேண்டிய இடங்களில் சைட் கே வோர்ட் என்ற கட்டளையை தர வேண்டும்
உதாரணமாக சைட் கே வோர்ட் சைட் கீவர்ட் இதை பாருங்கள் சைட் கேஎம்எம்07 refபிப் இல் நாம் பார்க்கும் முதல் குறிப்புதவி
அடுத்து குறிப்புதவிகளை கொண்டுள்ள பைலின் பெயரை மூல பைலில் சேர்க்க வேண்டும்
இங்கே அதை இந்த ஆவணத்தின் கடைசியில் சேர்த்து இருக்கிறேன்
- பிப்ளியோகிராபி ரெஃப்
குறிப்புதவிகள் refபிப் பைலில் உள்ளன என்பதை நினைவில் கொள்க
கடைசியாக எந்த உசாத்துணை பாங்கு பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட வேண்டும்
இந்த மூல பைலின் உச்சியில் அது சேர்க்கப்பட்டுள்ளது
இந்த கட்டளை பிப்ளியோகிராபி ஸ்டைல் பிளெயின்
பிளெயின் ஸ்டைல் என்று இங்கே பயன்படுத்தினால் பின் வரும் வரிசையான கட்டளைகளை செயலாக்க வேன்டும்
அப்போதுதான் குறிப்புதவிகள் பிளெயின் ஸ்டைல் இல் வரவியலும்
முதலில் தொகுக்கலாம்
பிடிஎஃப் லேடெக்ஸ் ரெஃபரன்ஸ் கொண்டு மூல பைலை தொகுக்கலாம்
இப்போது செயலாக்க வேண்டிய கட்டளை பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ்
மூன்றாவது மூல பைலை தொகுக்கலாம்
மேலும் இரு முறை
பிடிஎஃப் லேடக் ரெஃபரன்ஸ் ஐ பயன்படுத்தி
குறிப்புதவிகள் இப்போது உருவாகிவிட்டன
போய் அவற்றை பார்க்கலாம்
இரண்டாம் பக்கம் உரை இதோ குறிப்புதவிகளின் பட்டியல் இதோ
நாம் கீழே போகலாம்

பிளெயின் ஸ்டைல் என்பது குறிப்புதவிகளை அகர வரிசையில் எண்களுடன் அடுக்குகிறது
இதே எண்கள்தான் பிரதான உரையில் பயன்படுத்தப்படுகின்றன
ரெஃபரன்சிங் ஸ்டைல் u n s r ட் என்பது பிளெயின் ஸ்டைல் போலவே ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது
இங்கே u n s r ட் என்று இடுவோம்
குறிப்புதவிகள் முதலில் எவை வந்தனவோ அவை முதலில் இங்கும் வருகின்றன
பிளெயின் ஐ u n s r ட் என மாற்றலாம்முன் செய்தது போலவேபின்னர் லேட்டெக்ஸிங் ஆண்ட் பிப்டெக்ஸிங் ஐ செய்யலாம்
அதாவது முதலில் பிடிஎஃப் லேடக் ஐ பயன்படுத்தி மூல பைலை லேடக் செய்து பின் மூல பைலை பிப்டெக்ஸ் செய்யலாம்
பின் மூல பைலை இரு முறை லேடக் செய்யலாம்
இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்
உரையில் மேற்கோள் காட்டிய வரிசைப்படி குறிப்புதவிகள் உருவாகி இருப்பதை பார்க்கலாம்உதாரணமாக இந்த முதல் குறிப்புதவி இங்கு முதலில் மேற்கோள் காட்டப்பட்டது
குறிப்புதவி இரண்டு 2 என்று மேற்கோள் காட்டப்பட்டது
ஏனெனில் இது இங்கே மேற்கோள் காட்டப்பட்டது அது இந்த பட்டியலில் இரண்டாவதாக காட்டப்படுகிறது
இந்த பட்டியலின் கீழே போகலாம்
திரும்புவோம்
இந்த குறிப்புதவிகளை கணினி விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் பாங்கில் காட்ட ஸ்டைல் ஐ அல்பா என மாற்றவும்
இதை அல்பா என மாற்றலாம்
சேமித்து லேட்டெக்ஸிங் ஆண்ட் பிப்டெக்ஸிங் ஐ மீண்டும் செய்யலாம்
அதாவது பிடிஎஃப் லேடக்
மூல பைல் பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் லேடக் ரெஃபரன்ஸ் ஒரு முறை இரு முறை
அதை பாருங்கள்
இப்போது இந்த பாங்கு கிடைத்துவிட்டது
இதன் கீழே போய் பார்க்கலாம்
குறிப்புதவியாக்கத்தில் இன்னும் பல பாங்குகள் உள்ளன
நான் இரண்டு பைல்களை தரவிறக்கி இருக்கிறேன் harvardஸ்டை மற்றும் ifacபிஎஸ்டி
பின் வரும் மாற்றங்களை செய்ய வேண்டும்
முதலில் ஹார்வார்ட் ஐ யூஎஸ்இ பேக்கேஜஸ் கட்டளையில் சேர்க்க வேண்டும்
இப்போது செய்வது போல
பின் ஸ்டைலை இஃபாக்
என மாற்ற வேன்டும்
பைலை சேமித்து
லேட்டெக்ஸிங் ஆண்ட் பிப்டெக்ஸிங் ஐ மீண்டும் செய்யலாம்
லேடக் பிப்டெக்ஸ் லேடக் ஒரு முறை லேடக் இரண்டாம் முறை
குறிப்புதவி பட்டியல் இந்த பிடிஎஃப் பைல் ஆக கிடைக்கிறது
ஒரு முறை கீழே போகலாம்
இது அகர வரிசையில் இருக்கின்றது
ஆனால் பிளெயின் ஸ்டைல் போல வரிசை எண்கள் இல்லை
குறிப்புதவி செய்யப்படுவது இப்படிஆசிரியர் பெயர் வருடம் ஆசிரியர் பெயர் வருடம்
இந்த பாங்கில் cite as நான் என்ற ஒரு சிறப்புக் கட்டளை உள்ளது
இது மேற்கோள் காட்டிய ஆசிரியரின் பெயரை அடைப்புகளில் இல்லாமல் உரையிலேயே இடுகிறது
கவனிக்க இங்கு மேற்கோள் மட்டும் பயன்படுத்தி இருக்கிறோம்
எல்லா குறிப்புதவிகளும் அடைப்புகளில் மட்டும் இருப்பதை பார்க்கலாம்
உதாரணமாக இரண்டாம் பாராவை பாருங்கள்
தே டெக்ஸ்ட்புக் பை சைட் கேஎம்எம்07 தே டெக்ஸ்ட்புக் பை இது முழுதும் அடைப்புகளுக்குள் வருகிறது
ஒரு வேளை நான் இதை cite as நான் என்று மாற்றினால்
சேமித்து இதை தொகுக்கலாம்
இதானால் இப்போது இந்த மௌட்கல்யா
அடைப்பில் இருந்து வெளியே உரையில் வந்துவிட்டது
இதே போல வேறு குறிப்புதவி பாங்கு தேவையானால் வலையில் தேடிப்பார்க்கவும்
தேவையான ஸ்டை மற்றும் பிஎஸ்டி பைல்களை யாரேனும் எழுதி இருப்பார்கள்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நன்றி